இந்த பாகற்காய் வந்து குறிப்பா ஆஹ் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்த உதவும் அது மட்டும் இல்லாம இந்த பாகற்காயில உள்ள beta-carotene மற்றும் vitamin கண் சம்பந்தமான நோய்களுக்கு வந்து தீர்வாக உள்ளதுன்னும் சொல்றாங்க மேலும் இதிலுள்ள vitamin C மற்றும் அஹ் anti-oxalate கள் கண்களில் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உங்களை

அப்படின்னு சொல்றாங்க அஹ் அடுத்து வந்து நம்ம பார்க்கபோற காய்கறி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா carrot carrot ல வந்து என்னென்ன சத்துக்கள் வந்து இருக்குன்னா இந்த carrot ல வந்து vitamin A புரதம், கொழுப்பு தாதுக்கள், நார்ச்சத்து, இரும்புச்சத்து potasium, beta beta-carotene, magnesium, sodium போன்ற ஏராளமான ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுல இந்த carrot ல carrot ஓட பயன்கள் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா carrot ல வந்து இந்த vitamin A கண்பார்வை குறைபாடு மற்றும் கண் பொங்குதல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து இது சரியான அஹ் பயன்பாடா இருக்கும் சரி செய்ய வந்து இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த carrot next வந்து இந்த vitamin A குறைபாட்டினால் சரும வறட்சி அஹ் நகம் உடைத்தல் உடைவது மற்றும் முடி உதிர்வது போன்ற பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்தது carrot ல் உள்ள vitamin A இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய மிகவும் பயன்படுத்தப்படும் அப்படின்றாங்க அஹ் அதாவது தினமும் உடலில் அதிக அளவு carrot சேர்ந்த சேர்த்துக் கொள்ளவும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியும் இல்ல அதை வந்து juice ஆ வந்து நம்ம குடிக்கலாம் carrot ஐன்னு சொல்றாங்க next வந்து நம்ம பாக்கபோறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இதேமாதிரி வந்து நம்மளால காய்கறிகள் மூலமா நம்மளுக்கு எவ்வளவோ பய~ பயன்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து நம்ம இதன் மூலமா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் next வந்து நாம வந்து ஆஹ் இந்த பழங்கள் அதெல்லாம் பார்க்கலாம்னு நினைச்சோம் but வந்து பார்க்கமுடியாம போச்சு சரி இந்த பழங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம்னு பாத்தா பல வண்ணங்களில் இருக்கும் இந்~ இந்த உணவுப்பொருள்ல வந்து தினமும் வந்து இதை வந்து எடுத்துக் கொள்ளலாம் அதாவது பழங்கள் ஏன்னா வந்து இது வந்து உடல்நலத்துக்கு வந்து அது வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணா வந்து இந்த பழங்கள் வந்து இருக்கு அஹ் அப்படி எடுத்து எடுக்கும் போது தான் ஆஹ் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அஹ் நம்முடைய உடலுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா அதை எடுத்துக்குறது மூலமா நமக்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் வந்து இந்த பழங்களில இருக்கு அதனால அதை எடுத்துக்குட்டோம்னா நம்மளால சமச்சீரா வந்து எல்லா உணவு பொருளோட சத்துக்களையும் நம்மளால ஆஹ் ஊட்டச்சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க ஆஹ் அப்படி இருந்தால் தான் அது சமச்சீர் உணவு அதாவது எல்லா காய்கறியும் பழங்களும் சேர்த்து சாப்பிட்டா தான் அது சமச்சீர் balanced food அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய உணவில் உள்ள என்னென்ன காய்கறிகள் நிறங்களில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து நாம் பார்க்கலாம் நம்ம உண்ணும் உணவுல வந்து உள்ள காய்கறிகள் மற்றும் பழங்களின் நிறங்களில் உள்ள ஆஹ் நிறமிகளில் நிறைய anti அப்பறம் vitamin கள் அப்பறம் mineral கள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய உணவு தட்டில் வந்து முழு தானியங்கள் பருப்பு வகைகள் பல்வேறு நிறங்களில் உள்ள காய்கறி கலவை என்று அஹ் இப்படி நிறைய இருக்குன்னு சொல்லலாம் எந்த வித நோய்களின் தாக்கமும் இன்றி இது ஆரோக்கியமா வாழ வந்து இந்த காய்கறிகள் இந்த vegetables foods வந்து இது வந்து ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து இந்த orange சிவப்பு இந்த நிற உணவுகள் வந்து எதை பத்தி வந்து பேசுது நாம வந்து பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் orange நிற அஹ் பார்க்கும் போதே நம்முடைய கண்களுக்கு கவர கூடியதா வந்து இருக்குமா அதாவது carrot பூசணிக்காய் ஆகிய carrot நிற உணவுகளில் அஹ் அதிக அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது beta-carotene மற்றும் vitamin A நிறைந்துள்ளதால் இந்த இது வந்து உடலில் உள்ள செல்களில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் அதுவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அஹ் எலும்பு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும்னு சொல்றாங்க குறிப்பாக கண் ஆரோக்கியத்திற்கு orange நிற உணவுகள் வந்து உதவுகிறதுன்னு சொல்றாங்க தக்காளி watermelon ஆஹ் சிவப்பு குடமிளகாய் போன்ற சிவப்பு நிற காய்கறிகள் வந்து அஹ் licofin அஹ் அதிகளவில் இருக்கிறது அது ஆஹ் வகையை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த பச்சை நிற அஹ் காய்கறிகள் வந்து பச்சைநிற உணவு வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய உணவில் அதிகப்படியான பச்சை நிற காய்கறிகள் பழங்கள் வந்து சேர்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம்னு சொல்றாங்க ஏன்னா ஆஹ் என்ன சொல்றது வெண்டைக்காய், பாகற்காய், சுரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முட்டைக்கோசு, ப்ரோக்கோலி போன்ற நாம் தினமும் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு காய்கறிகள் வந்து பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் அதிகமா அப்படின்னு சொல்றாங்க இந்த பச்சை நிறம் வந்து ஊட்டச்சத்து உடலுக்கு வந்து நமக்கு தேவையான ஆற்றலை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது power இந்த ஆற்றல வந்து இந்த பச்சை நிற காய்கறிகள் வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த பச்சை காய்கறிகள் வந்து அதிகமாக pottasium நார்சத்துக்கள் vitamin C அப்பறம் vitamin AEC ஆகிய நிறைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதே மாதிரி இந்த ஊதா நிறத்தில இருக்கிற காய்கறிகளும் வந்து நம்ம வந்து பேசணும்னா ஆஹ் பெரி பழங்கள், டீ திராட்சை cocoa, dark chocolate கத்திரிக்காய், முட்டைகோஸ் போன்ற ஏராளமான உணவு வந்து நீலம் ஆஹ் ஆஹ் purple மற்றும் ஆஹ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிற உணவுல வந்து அதிகளவில வந்து காணப்படும்

எதுவும் பேசாமல் வாங்கி குடித்தாள் நயனி இப்போ சொல்லு உனக்கு என்ன தான் பிரச்சனை என்று கேட்டாள் ஆசா. பதில் சொல்லாமல் மௌன பதமியாக அமர்ந்திருந்தாள் நயனி. சொல்லு நயனி ஏன் இந்த அழுகை? அ~ அது வந்து ஒண்ணும் இல்லை. நீ சொல்லவில்லை என்றாலும் அதன் காரணம் என்ன என்று எனக்கே தெரியும் என்றாள். திடுக்கிட்டு அவளை விழிவிரித்து பார்த்தாள். தெரியும் என்றால் என்ன என்ன எப்படி தெரியும்? என்ன தெரியும்? தன் மனதிற்கே மட்டுமே அறிந்த அந்த பொக்கிஷ நினைவுகளை வேற யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லையே என்று அவள் யோசிக்க அவள் யோசனையை உடைத்தாள் ஆசா தன் பதிலால்.

ஆனால் அவள் நினைப்பை வளரவிடாமல் தடுக்க எண்ணி இல்லையே நான் ஒண்ணும் அவரை விரும்பலையே என்றாள். ஆனாலும் ஆசா அதிர்ந்து தான் போனாள். என்னடி சொல்ற இல்லையா கேக்க, ஆமா ஆமாண்டி நான் யாரையும் காதலிக்கலை

அவளை கண்டாலே ஒரு ஆர்வம் இருப்பது உண்மைதானே ஆனால் அவனுடனான அந்த முதல் சந்திப்பு அதை எப்படி அவள் மறந்தாள் முடிந்தது. அதனால் கண்ணில் அடிக்கடி படும் என்று இப்போது கருத்திலும் பதிகிறதோ தோன்றியது தான்

உளறாத ஆசா என்ன உளறல் எங்க என்ன எப்ப பாத்த சொல்லு நீ அவரை விரும்பலைன்னு உன்னை பார்த்து என்ன அவரை பார்த்தே சொல்லுவேனே நான் விரும்பலை விரும்பலை விரும்பலை அப்பறம் எதுக்காகடி அழுத எனக்கு எங்க அப்பா அம்மா நினைவு வந்துடுச்சு அதுனால அழுதேன். ஆமா இவள் அஞ்சு வயசு குழந்தை பாரு அப்பா அம்மா ஞாபகம் வந்திடுச்சு அழுறாலாம். எக்கேடோ கெட்டுப்போ என்று அவள் வாய் சொல்ல நயனிக்கு சிரிப்பு தான் வந்தது. இவளுக்கு என் மேல இவ்வளவு கோபமா? ஆனா தூங்கி எழுந்தா நயனி நயனின்னு என்னத்தான் சுற்றுவா அப்படி தோழி கெஞ்சி கழிவிரக்கத்தால் வரும் காதல் அவளுக்கு தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக அவனுடைய நினைவுகளின் அனைத்திலேயே காலத்தை கழித்து விடலாம் என்று தோன்ற ஒரு விரக்தி புன்னகை அவள் இதழ்களில் மையம் கொண்டது. மறுநாளே நந்தனுடன் ஆசா நயனி உள்ளிட்ட ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அந்த மலை ஜாதி மக்கள் வசிக்கும் இடம் சென்றார்கள். ஆசா நயனி மற்றும் மூவருக்கும் ஒரே குழப்பம் தான். வாய் திறந்தால் ஆசா என்ன sir இந்த முகாமில் பங்கெடுத்துக்க தானே நாங்க மொத்தமும் இருபது பேருக்கு மேல வந்திருக்கிறோம் இப்போ ஏன் மத்தவங்க எல்லாத்தையுமே கழட்டி விட்டுவிட்டு எங்களை மட்டும் கூட்டிட்டு போறீங்க அவள் கேள்விக்கு மெல்ல புன்னகைத்தான் நந்தன். நாம இப்போ போக போறது சாதாரண மனிதர்கள்கிட்ட இல்லை ஆசா இவங்க மலை ஜாதி மக்கள் அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடு சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ போய் மொத்தமா நாம அங்க கூட்டமா இறங்கினோம்னா

அந்த மலைவாழ் மக்கள் வசிக்கும் இடம் சென்ற பிறகு தான் தெரிந்தது நந்தன் கூறியது எவ்வளவு நிஜமான உண்மை என்று அங்கு ரொம்பவே சுகாதாரமற்ற நிலை தான். அதிலும் பல பேர் நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போல அதே சமயம் அவர்கள் மற்றொருவரையும் அவர்களிடத்தில் எளிதாக சேர்த்துக்கொள்வதும் இல்லை என்று நன்றாகவே புரிந்தது. இவர்களை பார்த்ததும் ஏதோ வேற்று கிரக வாசியை கண்டவர்கள் போல ஓடி மறைய இவர்களிடம் பேசி எப்போதுமே இந்த முகாமை ஆரம்பிப்பது எப்படி என்று அனைவருக்குமே வியப்பாகத் தோண மிகவும் கடினமான விஷயமாகத்தான் இருந்தது அதுவும். இதை எப்படி செயல்படுத்துவது என்று ஒருவரை ஒருவர் பார்க்க நந்தன் தான் அவர்களிடம் சென்று மெல்ல பேச்சுக்கொடுத்தான். முதலில் அவர்கள் என்னவோ இவன் கூறியதை ஏற்றுக்கோண்டதாகவே தெரியவில்லை. ஏதோ அவர்களை அங்கிருந்து துரத்த வந்தவர்களைப் போலவே தான் வெறித்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களோடு நன்கு பழக்கப்பட்ட ஒருவரையும் அவன் அழைத்து வந்ததால என்னவோ அவர்களின் வேலை சற்று இலகுவாக போயிற்று. அவன் கூறியதை முதலில் ஏற்றுகொள்வதா வேண்டாமா என்று தெரியாமல் முழித்தார்கள். இது எப்படி தலையிடுவது என்று நயனி யோசித்து கொண்டிருக்க சற்றே பேசி சளித்தவனாக நயனியின் புரம் திரும்பினான் நந்தன். அதையே சம்மதமாக ஏற்றவள் போல மெல்லச்சென்றாள். அங்கிருந்த குழந்தை ஒன்றை தூக்கினாள். மெய்யாகவே சுசிலா போன்ற ஆட்கள் மூக்கையே மூடிக்கொள்ளும் அளவு அந்த குழந்தை சுகாதாரம் சுத்தமாக இல்லாமல் தான் இருந்தது. ஆனா என்னதான் இருந்தாலுமே அங்கிருந்த அனைவருக்குமே அவள் செயல் ஆச்சரியத்தை தந்தது. எப்படி கொஞ்சம் கூட அருவருப்பே இல்லாம எதுவுமே சொல்லாமல் முகத்தை கூட சுளிக்காம இவளால மட்டும் இப்படி சிரிப்பு மாறாம இதை செய்ய முடியுதோ என்று அனைவருக்குமே ஆச்சரியம் தான். குறிப்பாக நந்தனுக்குமே. இவள் அடுத்த அன்னை தெரெஸா தானோ? கண்முன் தோன்றியது போலவே நினைத்து பார்த்தான். பார்த்து மெல்ல குழந்தையின் தாயருகில் சென்றாள். ஏதோ பேச்சு கொடுக்க அவள் முகத்துல ஒரு சிறு நகை பூத்தது கூட அப்படி அவள் என்னதான் கூறினாள் என்று யாருமே அறியமாட்டார்கள். ஆனால் அதுவே நந்தனின் வேலையை இலகுவாக முடித்து வைத்தது. உண்மையிலேயே அவர்களை சம்மதிக்க வைப்பது சிரமமான விஷயம் தான் என்று நந்தன் நினைத்திருக்க

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிறைய பேரு பாதிக்கப்பட்டிருந்தா தேவையான மருத்துவ உதவியும் எங்களால செய்ய முடியும். அதுக்காகதான் வந்திருக்கிறோம். இப்படி கிளி பிள்ளைக்கு சொல்லி புரியவைக்கிறது போல பல முறை கூறியும் சளித்துப்போனவன் தான். ஏதோ தோன்ற நயனி திரும்பி பார்க்க ஆனால் நயனி சிறு தயக்கமுமின்றி நடவடிக்கையில் இறங்கிவிட்டாள். எப்படி இதை சாத்தியப்படுத்தினாள்? அவனுக்கு இன்னுமே மெய்ப்படவில்லை. அந்த குழந்தையின் தாய் அவளிடம் புன்னகையுடன் சிறிது நேரம் பேசியதுமே. அவள் அவளுடைய கணவனுடன் ஏதோ சொல்ல சற்று நேரம் அந்த இடம் முழுவதுமே ஒரே சளசளப்பு. இனி இருதி முடிவாக ஒருவர் முன் வந்து பெரியவர்கள் எல்லாருமே சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாத்தான் இருந்தது இப்போதான் இந்த மறமண்டைக்கே புரியுது. நீங்க எங்க புள்ள குட்டிகளுக்கு நல்லது பண்ணனும்னு வந்திருக்குறீங்க போல இது கூட புரிஞ்சுக்காம நான் தான் ஏதோ உளறிட்டு கிடக்குறேன். மன்னிச்சுடுங்க ஐயா என்ன பண்றது எங்களுக்கு நல்லது பண்றேன்னு உங்களை மாதிரி சில பெரிய மனுஷங்க வர்றாங்க வந்து இருக்குற இடத்தையும் புடிங்கிக்குறாங்க. ஊர் ஊரா அலஞ்சு எங்களுக்கு சலிச்சே போய்டுச்சுங்க சாமி என்று அவரவர்கள்கள் துயர் கூற இளகிய மனம் படைத்தவர்கள் அனைவருக்குமே கண்கள் கலங்கி விட்டது எனலாம்.

அவன் அழைத்து வந்திருந்த நால்வரை வைத்து முடிந்தவரை நேரத்தை விரைவாக்கி tent அமைத்து அங்கிருந்தவர்கள் சாதாரணமாக நோய்வாய்பட்டவர்கள் அவர்களுக்கு முதலில் சிகிச்சை தொடங்கினான் அன்று முழுவதுமே அனைவரையும் சோதிப்பது அவர்களுக்கு இருந்த சாதாரண ரத்த அழுத்தம் உடல் ஆரோக்கியம் கண்டறிந்தது என்று விரைந்து பறந்தது நேரம். எப்படியோ வேலை முடிந்து அனைவரும் திரும்பும் தருவாயில் அவர்களின் சார்பில் பேசுபவரிடம் ஐயா இன்னைக்கு நீங்க கொடுத்த இதே ஒத்துழைப்பை இனி வரும் நாளிலயும் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் என்று நன்றி கூறி அவனுடன் அனைவருமே திரும்பினர். அவரவர் அறை திரும்பும் சமயம் நயனியை அழைத்தவன் அவளோடு பேசவேண்டும் என்று தன் அறைக்கு அழைத்து போனான். வாசலிலேயே தயங்கி நின்றவளை பார்த்து நயனி அப்படி ஒண்ணும் உன்னை கட்டில்ல அமரவச்சு பேச போறது இல்லை. அதோ அந்த கதவுக்கு நேர் எதிரே வெளியில பாக்குற மாதிரி போட்டிருக்குதுல அந்த நாற்காலி அங்க தான் உக்கார வச்சு பேச போறேன். பயப்படாம உள்ளே வா. அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் பின் தொடர்ந்தாள். அங்கு சென்று அமர்ந்ததும் மெல்ல அவன் ஆரம்பித்தான் உண்மையிலேயே உனக்கு தான் இதுல பெரிய பங்கு. அவங்ககிட்ட எவ்வளவோ பேசிப்பாத்தும் ஒத்துழைக்கலை அவங்க. அவங்க நம்பிக்கையை இழக்க தொடங்கி இருந்த நேரம் தான் ஒரே செய்கை மூலமா நீ அவங்களை இப்படி மாத்திட்ட. என்றவனை பார்த்து அழகாக புன்னகை செய்தாள் நயனி இல்லை sir அவங்க எப்பவுமே தங்களை ஒடுக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறது உண்டு அது மட்டும் இல்லை அவங்களுக்குள்ள நம்மளை மாதிரி இருக்கணுங்குற ஒரு ஆசையும் இருக்கும் ஆனா நம்மை போன்ற நபர்கள் என்ன பண்றாங்க அவங்ககிட்ட நெருங்கவே பயப்படுறாங்க. நெருங்குறது என்ன முகம் சுளிக்கிறாங்க. அதனால தான் அவங்க தயங்குறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அதுதான் அந்த குழந்தையை போய் தூக்குனேன். அதோட தாய்கிட்டையும் பேசினேன்.

இதுக்கு போய் எதுக்கு பெரிய பங்கு அது இதுன்னு ஏதோ என்னால முடிஞ்ச சிறு உதவி உங்கள் சேவைக்கு முன்னாடி இதெல்லாம் சும்மா சாதாரணமான விஷயம் sir என்று கூறியவளை வியந்து பார்த்தான் நந்தன் இவளிடம் எப்படி இப்படி ஒரு சேவை மனப்பான்மை அளவுக்கு அதிகமாக கொட்டிக்கிடக்கிறது உண்மையிலேயே இவளை கட்டிக்கொள்பவன் அதிர்ஷ்டக்காரன் தான் அது நானாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று தோன்றிய எண்ணத்தை உடனே தலையை குலுக்கி தூர எறிந்தான் தன்னை பார்த்தாலே விலகி ஓடும் அவள் எங்கே ஒரு பெண்ணிடம் தன் மனம் எப்படி செல்கிறது. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் உண்மையாகவே இவள் வர்ண தேவாவுக்கு கிடைத்த புதையல் தானோ அப்படிதான் கூற வேண்டும். இந்த புதையலை எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டுவிடவே கூடாது. ஆனாலும் நாளை இவளுக்கு திருமணம் என்று நடந்த பின் கணவன் வேலையை விடச்சொன்னால் அவளை இழக்க நேரிடுமே என்ற மனம் பலவாரு கலங்கி தவிக்க அவனுக்குமே குழப்பமாக தன் மனமா இப்படி எல்லாம் யோசிக்கிறது என்று தன் மனம் கலங்குவது எப்படி ஒரு நல்ல பெண்ணை வர்ணதேவா இழக்கும் என்ற காரணத்திற்காகவா? இல்லை தாம் இழக்க போகிறோம் என்ற காரணத்திற்காக கலங்குகிறதா? ஆனால் இது எப்படி சாத்தியம் மனம் தேவையில்லாமல் ஆசை கொள்ளுகிறது எனலாம். இல்லை இல்லை இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணி அவளை பாராட்டி அனுப்பிவைத்தான் நந்தன்

ஆனா இதெல்லாம் எப்படி என்று அறியாமல் தவித்தாள் அவளும் இப்படியே உனக்காக நான் எனக்காக நீ என்று இருவருக்குமுள்ளான இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது நந்தன் எதிர்பார்த்ததை போல அவனது அந்த பத்து நாள் மருத்துவ முகாமும் வெற்றிகரமாகவே சென்று முடிந்தது எனலாம். ஒரு பக்கம் அந்த மருத்துவ முகாம் செல்ல மற்றொரு பக்கம் அழைத்து வந்த நோயாளிகள் அனைவருக்குமே மனமும் உடலும் ஒரு தெளிந்த நீரோடை போல அமைதியாக ஆரோக்கியமாக மாறி இருப்பதாக தோன்றியது

இந்த முகாமின் மூலம் அந்த மலை ஜாதி மக்களிடையே சென்று அடிப்படை சுகாதாரம் பற்றிய நடவடிக்கைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு இறுதி நல் எளிய அறிவுறை வழங்கி அந்த முகாமையும் நிறைவுற செய்து முடித்தான் நந்தன் உண்மையிலேயே அனைவருக்குமே அவர்கள் சொல்வது கஷ்டமான விஷயம் போல தோன்றாமல் முன் வந்து அவனின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக விடை கொடுத்தார்கள் சொல்லப்போனால் அவர்கள் அனைவரும் திரும்பி செல்வது இவர்கள் அனைவருக்குமே கஷ்டமாகத்தான் இருந்தது. அதிலும் குறிப்பாக நயனி செல்வது அங்கு இருந்த பலருக்குமே துயரமாகத்தான் இருந்தது போல தாயே உங்களை அனுப்பவே மனசில்லைமா என்று பலரும் அப்படியே உருகி விட அவர்களிடம் சற்று நேரம் பேசிவிட்டு அதோட இல்லாமல் சற்று தீவிர நோய்வாய் பா~பட்டவர்களுக்கு தங்கள் இலவச மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கவும் அவன் ஏற்பாடு செய்வதாக கூற பலருமே அவன் கால் பணிந்து வணங்கினார்கள் பதறி விழகினான் நந்தன். ஐயா என்னை தர்ம சங்கட படுத்தாதீங்க இது எங்க வேலை நாங்க இதுக்குத்தானே படிச்சுட்டு வந்திருக்கிறோம் சேவை செய்யத்தான் இந்த தொழிலையே எடுத்துருக்குறோம் தெய்வத்துக்கு அப்புறம் உயிர்களை காக்குற பொறுப்பு எங்களுடையது அதனால இதுக்கு நீங்க நன்றி எல்லாம் சொல்லி எங்களை அந்நியப்படுத்த எல்லாம் வேண்டாம். உண்மைய சொல்லணும்னா இத்தனை நாள் நீங்க எல்லாருமே எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் என்று அவன் கூற அனைவருமே நெகிழ்ந்து போயினர். ஐயா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரிதான் ஏதோ எங்களால முடிஞ்ச காணிக்கை இந்த தெய்வத்துக்கே என்று அவர்கள் அன்பாக கொடுத்தவற்றை வாங்கி திரும்பினர் அனைவரும். வழி நெடுகிலும் அந்த மலை அழகும் அந்த காற்றும் ரசிக்கத்தூண்டாமல் அவளை வாட்டி எடுப்பதாக தோண்ற நயனி அவளை விட்டு எதுவோ விலகி போனது போலவே உணர்ந்தாள் இந்த பத்து நாட்களும் அவன் கண் எதிரே இருக்க இனி அங்கே மீண்டும் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடரும்

ஆனால் அதன் வலியும் வேதனையும் அனுபவிக்கும்போது அல்லவா புரிகிறது. இந்த வேதனை வாழ்வு முழுவதுமே நிலைக்குமா? நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது வேண்டாம்பா சேவை செய்ய இங்கு வந்தாலும் இவன் முகம் பார்த்து அந்த வேதனையில் துடிக்கிறதை விட எங்கேனும் சென்று விடுவதே மேல் என்று தோன்றியது. நாட்டில் சேவை செய்யவும் வேலை செய்யவும் இடத்திற்கா பஞ்சம் அப்போதே முடிவெடுத்துவிட்டாள் ஆனால் அது எதுவுமே ஏதோ ஒரு வகையில் அவளை கசப்பைதான் வலியென அவளுக்கு கொடுத்தது என்னதான் மறைக்க முயன்றாலுமே அவள் முகம் வாடியிருக்கிறது ஆசாவும் கவனிக்காமல் இல்ல முட்டாள்

பார்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது வேதனை கொள்வதில் கூட என்ன ஒரு பொறுத்தம் பார் இவர்கள் இருவருக்கும் ஹம் ஆனால் இவங்களை இப்படியே விடவும் மனசும் இல்லை அவளுக்கு ஒருவர் மேல ஒருவர் கொண்ட காதலை தட்டி எழுப்புவது இனி தன் வேலை தான் என்று முடிவு செய்து கொண்டாள் ஆசா. தனக்குள்ளேயே ஒரு உறுதி மொழியும் எடுத்து கொண்டாள். வர்ணதேவனின் மருத்துவமனையும் அதற்கு ஒத்துழைக்கும் என்று மனதார நம்பினாள் ஒரு வழியாக வர்ணதேவா திரும்ப அவர்களுக்கு அழகான வரவேற்பு கிடைத்தது அங்கே. நண்பர்கள் அனைவருக்குமே நன்றி கூறி அனுப்பியவனுக்கு ஏனோ நந்தன் மனம் நயனியிடமே சென்றது வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருக்கிறான் தான் ஆனா இந்த சின்ன பெண் தன்னை வெகுவாக பாதிப்பதை உணர்ந்தும். அவன் மனம் அவனுக்கு சற்றே புரிவதாக இருந்தது தன் மனம் கவர்ந்த ஒரே பெண் இந்த நயனிதா தான் ஆக இவள்தான் என் மனைவியாகவும் வர முடியும் வர வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த நினைவே சுகம் கொள்ள கொள்வதாக ஆனா அதை எப்படி அவளிடம் தெரியப்படுத்துவது என்று அவனுக்கும் புரியவில்லை ஏன்னா தயக்கமாகவும் இருந்தது மின்னோட்டத்தின் விளைவுகள் நீங்கள் ஆறாம் வகுப்பில் மின்சாரத்தை பயன்படுத்திய பல்வேறு சோதனைகள் செய்திருப்பீர்கள் மேலும் சில ஆர்வம் ஊட்டும் உண்மைகளை கற்றிருப்பீர்கள் முந்தைய வகுப்பில் மின் விளக்கின் வழியே மின் ஓட்டம் பாய செய்வதால் மின்விளக்கு ஒளிவதை கண்டிருப்பீர்கள் மின் விளக்கு ஒளிர்வது மின்னோட்டத்தின் ஒரு விளைவாகும் மேலும் மின்னோட்டத்தினால் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன இப்பாடப் பகுதியில் அவற்றின் சில விளைவுகளைக் காண்போம் மின்னோட்டத்தின் மூன்று முக்கிய விளைவுகளான வெப்ப விளைவு, காந்தவிளைவு, வேதிவிளைவு வெப்ப விளைவு ஒரு கம்பியின் வழியே மின்னோட்டம் பாயும் போது மின்னற்றலானது வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படும் பொருளானது அதிக உருகுநிலை கொண்ட~ கொண்டதாகும் அவ்~ அவ்வகையான பொருளுக்கு எடுத்துக்காட்டாகும் nickle இரும்பு மற்றும் chromium சேர்ந்த கலவை மின்னோட்டத்தின் வெப்ப விளைவானது பல்வேறு செய்முறை பயன்பாடுகளை கொண்டதாகும் மின் விளக்கு வெந்நீர் குரிகலன் மூழ்கும் நீர் கொதிகலன் ஆகியவை இவ்வகையான விளைவினை அடிப்படையாகக் கொண்டவை இச்சாதனங்களில் அதிக மின் தடை கொண்ட வெப்பம் மற்றும் கம்பிச்சொல்லி இணைக்கப்பட்டிருக்கும் விண் ஓட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகள் பாயும் மின்னோட்டத்தின் அளவு மின்தடை மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம் மின் உருகி மின் உருகியானது பெரும்பாலான மின்சாதனங்களில் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஓர் பாதுகாப்பு சாதனமாகும் மின் உருகியானது பீங்கானால் உருவாக்கப்படுகிறது மின் உருகில் மின் உருதலையை இணைப்பதற்காக இதில் மின் புள்ளிகளை கொண்டிருக்கும் உருகிய மின் சுற்றில் அதிக பழு ஏற்படும் பொழுது உருகி விடும் இதன் விளைவு விளைவாக மின் சுத்து துண்டிக்கப்பட்டு விலை மதிப்பு மிக்க மின்சாதனங்கள் மற்றும் மின்கம்பிகள் பழுதடையாமல் பாதுகாப்பாக இருக்க உதவுகிறது மின்சாதனங்களில் கண்ணாடியினால் ஆன மின் உருகி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது ஓர் சிறிய கண்ணாடி குழாய் ஒன்றினுள் மின் உருகு நிலையானது இணைக்கப்பட்டிருக்கும் குரு சுற்று துண்டிப்பான்

பொதுவாகவே இச்செயலானது மிகவும் சிக்கலான ஒன்றாகும் குரு சுற்று துண்டிப்பானது தானாகவே மின் சுற்றி துண்டிக்கும் பண்பு கொண்டது மின்சாரத்தை தானாக மீட்டெடுக்கும் வண்ணம் அது இயங்கும் விதம் இருக்கும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு காந்த விளைவு மின்னோட்டத்தின் மற்றொரு விளைவாகும் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆன்ஸ் கிரி எஸ்டின் என்பவர் மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கினார் கீழ்காணும் செயல்பாடு அஞ்சின் மூலம் மின்னோட்டத்தின் காந்த விளைவை நன்கு புரிந்து கொள்ள முடியும் மின்காந்தங்கள் மின்னோட்டத்தில் காந்திவிளைவுகளின் பயன்~ பயன்கள் மின்னோட்டங்களின் காந்த பண்பு வலிமையான மின் காந்தங்கள் உருவாக்க பயன்படுகின்றன மின்காந்தங்களானது மருத்துவமனைகளில் கண்காயங்களில் பொதிந்துள்ள அல்லது இரும்புத் துகள்களை நீக்கப் பயன்படுகிறது நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின்சார மணி பளு தூக்கி மற்றும் தொலைபேசி போன்ற பல்வேறு சாதனங்களில் மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நாம் தற்போது மின்னோட்டத்தின் காந்தவியல் விளைவு எவ்வாறு தொலைபேசியில் பயன்படுத்தப்படுகிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் தொலைபேசி தொலைபேசிகளிலும் மாறும் காந்த விளைவானது ஒரு மெல்லிய உலக சாலை அறிவிற்கு உட்படுத்தப்படுகிறது diet சருமங்களானது காந்தங்களால் ஈர்க்கக்க்கூடிய ஒரு உலக செயல்படுகின்றன தொலைபேசியின் கேட்பானில் பொருத்தப்பட்டுள்ள கம்பி சுருளுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கம்பிகள் வழியே மின்னூட்டம் பாயும்போது மென்மையான இரும்பு பட்டையானது ஒரு மின்காந்தமாக மாற்றமடைகிறது கேட்பானானது மின்காந்தத்தால் இயக்கப்படுகிறது மறுமுனையில் உள்ள நபர் பேசும் போது பேசுபவரின் பொருளானது மின் சுற்றில் பாயும் முன்னோட்டத்தை மாற்றும் முன் செய்கின்றது இந்த மாற்றம் கேட்ப்பானியில் உள்ள அதிர்வலை செய்ய ஒலியை உண்டாக்குகிறது மின்னோட்டத்தில் செயல்பட்ட

வெளிச்சத்திர்க்கு வந்த உலகம் சிறு வயதிலேயே காது கேட்கும் திறன் குறைவாக இருந்தது ஆனால் ஒரு நாள் ஆசிரியர் அவரை கடுமையாக திட்டியதால் அவர் பள்ளியில் நின்று பாதியில் நின்று விட்டார் பள்ளி ஆசிரியரான எடிசனின் தாயார் மூன்று ஆண்டுகள் வீட்டிலேயே அவருக்கு பள்ளிப் பாடங்களை சொல்லிக் கொடுத்தார் நமது ஏழாவது வயதில் முதல் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின்சார ஆர்வம் ஏற்பட்டது ஒன்பது வயதில் பார்க்கர் எழுதிய இயற்கை மற்றும் சோலைப் தத்துவம் experimental philosophy என்ற நூலைப் படித்து முடித்தார்

அதிவேக தந்தி இயக்குதலுக்கு புகழ் பெற்றவர் எடிசன் இவரது முதல் கண்டுபிடிப்பு மின்தந்தி போன்ற சந்திப்பு தொடர்பான கருவிகளே ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு எதிர்பாராதவாறு எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் ஒலிவிரைவு கிராமபோன் ஆகும் platinum கம்பிச்சுருளை வெற்றிட குமிழி ஒன்றில் உபயோகித்து கட்டுப்படுத்தி மின்னோட்டத்தில் ஒளிர வைத்தார் இதுதான் எடிசன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்டுபிடித்த முதல் மின் விளக்கு எடிசன் விரைவில் எரியக்கூடிய மின்விளக்கினை கண்டுபிடித்தார் இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காட்சிப்படுத்தப்பட்டது இயந்திர ஆற்றலால் இயங்கும் மின்சார சேமிப்பு கலனியில் மின்னழுத்தம் உண்டாகி மின் திறன் கிடைக்கிறது எதிர்மறையாக மின்சார சேமிப்பு களன் முனைகளில் மின்னழுத்தம் செலுத்தினால் அதே கருவி இயந்திர சக்தியை தரும் மின்சார motor ஆனதை எடிசன் நிரூபித்து காட்டினார் kaleidoscope படிப்~ படப்பிடிப்பு கருவியை விரிவாக்கி ஐம்பது அடி நீளமுள்ள படச்சொல்லை மின்சார motor மூலம் சுற்ற வைத்து ஒலி பெருக்கியின் வழியாக பேசும் படங்களை திரைப்பட படிப்பிற்காக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாம் ஆண்டு பதிவு செய்தார் எடிசன் மறைந்ததன்று நியூயார்க் நகரில் உள்ள சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த தீப்பந்தம் உயிரிழந்தது சிக்காக்கோ பிராட்வே வீதிகளில் உள்ள விளக்குகள் பயணப்போக்கு விளக்குகள் தவிர மற்ற எல்லா விளக்குகளும் ஒளியிளந்தன எடிசன் ஒரு கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார் இவர் ஒரு ஒளிவிளக்கு மின்சார motor ஒளி வரைவு திரைப்பட படப்பிடிப்பு கருவி உள்ளிட்ட பல கருவிகளை கண்டுபிடித்தார் வாழ்க்கையில் பல இன்னல்களைத் தாண்டி எள்ளிலிருந்து இந்த உலகை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற பெருமைக்குரியவர் இவரே மின்னோட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டமாகும் ஓரளவு நேரத்தில் பொருளின் குறுக்கு பரப்பு வழியே செல்லும் மி ன்னோட்டத்தின் அளவே மின்னோட்டம் என வரையறுக்~ வரையறுக்கப்படுகிறது மரபு மின்னோட்டத்தின் யானது electron ஓட்ட திசைக்கு எதிர் திசையில் அமையும் ஒரு குறிப்பிட்ட பரப்பு வழியே ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் காயமின்னோட்டத்தின் ஆனது ஒரு amphere ஆகும் நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ மின்சாரம் அளிக்க இயலாத வெவ்வேறான காலனிக்கு எளிதில் மின்னாற்றல் அளிக்கவல்லை மின்சாரமே மின்சாரம் எனப்படும் leclanche மின்கலனையும் எளிதில் எடுத்துச் செல்ல ஒரு வடிவமே ஒரு மின்கலனாகும் வேதி விளைவுகள் மூலம் மின் சுற்றியுள்ள மின் ஓட்டத்தை வெளிப்படுத்தும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்சாரங்களின் தொகுப்பை மின்கல அரசு ஆகும் மின்கலம் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு எளிய மின்வேதித் தலைவனை ஒரு மின்கலனாகும் மின் metre பாயும் மின்னோட்டத்தை amphere ல் அளவிடும் கருவியே ammeter ஆகும் சோதிக்கப்பட வேண்டிய மின் சுற்றில் ammeter ரானது தொடரி இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் amphere ஒரு வினாடி நேரத்தில் ஒரு போலும் மின்னோட்டம் பாயும் விதமே ஒரு amphere என வரவேற்கப்படுகிறது

துண்டிக்கும் கம்பி துண்டை கொண்ட ஒரு தடையாக்கும் சாதனமே உருகு நிலையாகும் கடத்திகள் தன் வழியே மின்னோட்டத்தை நன்கு செல்ல அனுமதிக்கும் பொருள் கடத்திகள் எனப்படும் தன் வழியில் மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்காத பொருள் மின்கடத்தா பொருள் அல்லது காப்பான்கள் எனப்படும் பக்க இணைப்பு மின்னோட்டம் பாய்வதற்கான பல்வேறு பாதைகளை கொண்ட ஒரு மின் சுற்று பக்க இணைப்பு எனப்படும் தொடர்ச்சுற்று மின்னூட்ட பாய்வதற்கான ஒரே ஒரு பாதையை கொண்ட ஒரு மின் சுற்று தொடர் எனப்படும் குறுக்கு சுற்று ஒரு மின்சுற்றில் மின் சுற்றின் ஒரு பகுதியானது அதே மின்சுற்றின் மற்றொரு பகுதியுடன் தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட பாதையில் செல்லும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றுமாயின் அச்சுற்று குறுக்கு சுற்றி எனப்படும் ஓரளவு கோலும் என்பதும் தோராயமாக proton கள் அல்லது electron கள் சமம் இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு என்பது ஓரளவுக்கு மின்னூற்றத்தை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு கொண்டு வர தேவையான ஆற்றல் ஆகும் ஒரு பொருளின் மின்கடத்து திறன் அல்லது தன் மின்கடத்து திறன் என்பது அப்பொருள் மின்னோட்டம் கடத்தும் தன்மையின் அளவாகும் தன் வழியே பாயும் மின்னோட்டத்தை எதிர்க்கும் பொருளின் வலிமையை அளவீட்டு கூறும் பண்பே மின்தடையாகும் குறைவான மின்சாரத்தை குறைந்த கால அளவிற்கு உருவாக்கும் மூலம் மின் மூலங்கள் அல்லது மின்வேதி மூலங்கள் எனப்படும் கரைச்சலின் மின்னோட்டத்தை அழிக்கவல்ல பயணிகளாக மாறும் தன்மை கொண்ட பொருள் மின் எனப்படும் அறிமுகம் நம்மை சுற்றி எல்லா நேரங்களிலும் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது மாற்றம் என்பது ஒரு கொள்கை இருபெயர் பண்புகளில் ஏற்படும் மாற்றமாகவோ அல்லது அப்பொருள் வேதிப்பண்புகளை எய்தியதில் ஏற்படும் மாற்றமாகவே இருக்கும் எடுத்துக்காட்டாக வெப்பப்படுத்தும் பொழுது பனிக்கட்டி உருகுகிறது இதில் திண்ம நிலை பனிக்கட்டி திரவ நிலைக்கு மாற்றுகிறது இம்மாற்றம் பொருளின் இயற்பியல் நிலையில் ஏற்படும் மாற்றமாகும் மற்றொரு எடுத்துக்காட்டினை காண்போம் அதாவது பெரும்பாலான பொருள்களை ஈர்ப்பதற்கான இடங்களில் வைக்கும் பொழுது அப்பொருட்களின் மேல் புதிய செம்பழுப்பு நி~ நிறப் பொருட்கள் உருவாகியிருப்பதை காண்போம் இம்மாற்றத்தில் துரு என்றால் புதிய பொருள் உருவானதால் இரும்பு பொருட்கள் நிறம் அமைப்பு மற்றும் நிலை ஆகியவற்றில் மாற்றமடைந்துள்ளன அல்லவா வேறு சில எடுத்துக்காட்டுகளை காண்போம் ஒரு குவளையின் நீர்~ நீரினையும் ஒரு தாளினையும் வெப்பப்படுத்தும் வெப்பப்படுத்துவோம் நீரினையும் வெப்பப்படுத்தும் பொழுது அது மேலும் மேலும் சூடாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீர் ஆவியாக மாறுகிறது எனினும் அதில் நீர் என்ற பொருளாகவே திரவ நிலையிலும் வாய் நிலையும் இருக்கின்றது இவ்வாறாக புதிய பொருள் எதனையும் உருவாக்காமல் நீரின் பருமனில் மட்டும் மாற்றம் ஏற்படுவது இயற்பியல் மாற்றமாகும் ஆனால் எரிக்கும் பொழுது காகிதம் carbon dioxide ஆகவும் வேறு சில பொருட்களாகவும் மாறுகிறது இனி அதை அந்த காகிதத்தை மீண்டும் பெற இயலாது இவ்வாறாக பொருளின் வேதியியலை இயற்பியலில் ஏற்படும் மற்றும் வேதியியல் மாற்றம் ஆகும் நீங்கள் நீரில் சிறிதளவு சர்க்கரையை கலக்கிறீர்கள் எனில் அது இயற்பியல் மாற்றமா அல்லது வேதியல் மாற்றமா பின்வரும் பட்டியலை காண்க அதில் குறிப்பிட்டுள்ளவை இயற்பியல் மாற்றமா அல்லது வேதியியல் மாற்றமா என இனம் கண்டு அவற்றை கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை நிரப்புக முட்டை வேக வைத்தல் வாழைப்பழம் அழுகுதல் மண்ணென்னையில் கலத்தல் மரக்கட்டையினை வெட்டுதல் தகரம் நசுங்குதல் வண்ணப்பட்டங்கள் கட்டை அடித்தல் இயல்பு நிலையின் அடிப்படையில் பருப்புப் பொருட்கள் திண்மம், திரவம் மற்றும் வாயு என மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது நாம் ஆறாம் வகுப்பில் படித்த நினைவிருக்கலாம் பருப்பு பொருட்கள் ஆனது என்றும் துகள்கள் தொடர்ச்சியாக ஒழுங்கற்ற இயக்கத்தில் ஈடுபட்டு வரும் என்பதையும் நாம் அறிவோம் திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் பண்புகளை தற்போது சுருக்கமாக பார்ப்போமா அழுத்தம் கொடுத்தால் வெப்பப்படுத்துவது போன்ற காரணங்களினாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ ஒரு பொருளின் அமைந்துள்ள தொகுதியின் அமைப்பு மாறுபடுவது என்பது அந்த பொருள் இயற்பியல் மாற்றம் அடைவதாகும் பொருள்களை வெப்பப்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தற்போது பார்ப்போம் திண்மம், திரவம் வாயுக்களின் மீது வெப்பத்தின் மீது பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள சுவடுகள் நமக்கு பாதிப்படையும் அந்த பாதிப்பானது பெரியதாகவோ

பொருட்களிள் ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றங்கள் என்று பெயர் இயற்பியல் மாற்றங்களை பின்வரும் படத்தில் அறியலாம் திண்மம், திரவம் மற்றும் வாயுகளை வெப்பப்படுத்தும் பொழுது சுருங்குதல் விரிதலையும் கடந்து வேறு சில சாத்தியக்கூறுகள் உண்டு உருகுதல், குளிர்தல், உறைதல் மற்றும் குளிர்ப்பித்தல் போன்ற செயல்களால் கொள்ளின் இயற்பியல் நிலையில் மற்றும் மாற்றம் ஏற்படும் அவற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம் இயற்பியல் மாற்றங்கள் ஒரு பொருளின் வேதியியலை இயற்பியலே எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் அப்பொருள் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றங்கள் என்றும் பெயர் இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் எதுவும் உண்டாவதில்லை பளபளப்பு தகடாகும் தன்மை நெகிழ்வு தன்மை மற்றும் மெல்லிய கம்பிகளாக இழுக்கக்கூடிய பாகுத் தன்மை கலைத்திறன் நிறைபருமன் போன்றவை இயற்பியல் பண்புகளில் சில இயற்பியல் மாற்றங்களில் புதிய பொருள் எதுவும் உருவாவதில்லை எடுத்துக்காட்டாக ஒரு rubber வளையத்தை இழுக்கும் பொழுது அது நீழ்ச்சி அடைகிறது எனினும் வளையத்தை இழுப்பதை நிறுத்திய பின்னர் அதன் தன்னுடைய ஆரம்ப நிலை வடிவத்திற்கு மீண்டும் வந்தடையும் இம்மாற்றத்தில் அதே rubber வளையம் இழுபட்டு மீண்டும் பழைய நிலையை எட்டு தவிர வேறு புதிய பொருள் உருவாவதில்லை இயற்பியல் மாற்றத்தின் பண்புகள் ஒரு இயற்பியல் மாற்றத்தின் பண்புகள் பின்வருமாறு இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள்கள் எதுவும் உருவாவதில்லை இயற்பியல் மாற்றத்தால் ஏதும் மாற்றம் நிகழ்வதில்லை எடுத்துக்காட்டாக பனிக்கட்டி உருக்கும் பொழுது நீர் உருவாகிறது இந்த மாற்றத்தில் பனிக்கட்டில நீரிலும் காணப்படுவது ஒரே பொருளை இன்றி வேறு வேறு பொருள் அல்~ அல்ல ஒரு இயற்பியல் மாற்றம் என்பது பொதுவாக தற்காலிகமானதாகவும் நீள்த்தன்மை கொண்டதாகவும் எடுத்துக்காட்டாக நீர் நிலையை வெப்பப் படுத்தினால் நீராவி கிடைக்கிறது கிடைத்த நீராவியை குளிர்விக்கும் பொழுது மீண்டும் அதே முடிவினை திரும்பப் பெற இயலும் வேதியியல் மாற்றத்தில் பொருள் வேதியியல் பண்புகளில் எந்த மாற்றமும் இல்லை

பொருளின் வண்ணம் வடிவம் அளவுகளில் மாற்றம் இதெல்லாம் எடுத்துக்காட்டாக காய்கறிகள் வெட்டுதல் மற்றும் போன்ற சில இயற்பியல் மாற்றங்களில் பொருளின் வடிவம் மற்றும் அளவுகளிலேயே மற்றும் மாற்றம் ஏற்படுவதை நாம் அறிவோம் அல்லவா அன்றாட வாழ்வில் நாம் என்கிற பொருளில் வேதியல் மாற்றங்கள் முக்கியமானது என்பதாகும் பனிக்கட்டி உருகுதல் போன்ற எளிய இயற்பியல் மாற்றத்தில் ஏற்படும் நிலை மாற்றத்தினை முந்திய வகுப்புகளில் படிப்பதனை இருக்கலாம் உருகுதல் ஆவியாதல் மற்றும் போன்றவை நிகழ வெப்பம் செலுத்தப்படுவதால் இதை வெப்ப கொள்ள நிகழ்வாகும் ஒரு வெப்ப கொள் நிகழ்வில் மூலக்கூறுகளின் வேகம் அதிகரிப்பதால் அவை வேகமாக நகரும் எதிர்மறையாக உரைதல் மற்றும் ஆவி சுருங்குதலில் வெப்பம் நீக்கப்படுவதால் மூலப்பொருள்களில் ஏறக்குறைய அளவு அவை மெதுவாக நகரும் இத்தகைய நிகழ்வுகள் வெப்பம் உமிழ் நிகழ்வுகள் ஆகும் அடுத்த பகுதியில் ஒவ்வொரு இயற்பியல் மாற்றங்களையும் பார்க்கலாம் உருகுதல் ஒரு குவளையில் உள்ள பனிக்கட்டிகளையோ அல்லது ஒரு கிண்ணத்தில் உள்ள பனிக்கூலினையோ அறை வெப்பநிலையில் வைக்கும் பொழுது அதனை சுற்றி குட்டை போல் நீர் தேங்கிஇருப்பதை பார்த்திருப்பிர்கள் பனிக்கட்டி பனிக்குழு உருவாகுவதால் தானே அதன் காரணத்தை கூற முடியும் குவளையில் உள்ள பனிக்கட்டி சுற்று முறுக்குகளை உற்பத்தி பெற்று உருகி நீராக மாறுகிறது ஒரு பொருளை வெப்பப்படுத்துதல் மூலம் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றுவது ஆகும் மாறாக ஒரு பொருளைக் குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையில் இருந்து திண்ம நிலைக்கு மாற்றும் நிகழ்வுகள் புரிதலாகும் ஆவியாதல் நிர்பந்த ஒரு கெட்டிலை போதுமான அளவு வெப்பப்படுத்தியதன் நீர்க்குமிழ்கள் உருவாகி திரவநிலை நீர் நீர் வழியாக மாறுவதைக் காணலாம் எனினும் ஈரமான ஒரு துணியினை உல~ உலர்த்தும் பொழுது துணியில் உள்ள நீர் ஆவியாகி துணியினை உலர வைக்கிறது ஆக ஆவியாதலை இருவகையில் நிலவும் நிகழும் கொதித்தல் மற்றும் ஆவியாதல் கொதித்தல் வெப்பப்படுத்துவதன் மூலமும் ஆவியாதலை இயற்கையிலேயே நிகழும் ஒரு நிகழ்வாக அமைகிறது கொதித்தல் என்ற நிகழ்வில் ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று அதன் வாய்நிலைக்கு போகிறது வாய்நிலையில் அதில் அமைந்துள்ள மூலக்கூறுகளை அமைப்பு மட்டுமே மாற்றம் அடைகிறதே இன்றி அதில் வேறு எந்த வேதிவினையையும் மாற்றமடைவதில்லை ஆகையால் கொதித்தல் என்பது இயற்பியல் மாற்றமாகும் ஒரு திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் துகள்கள் அதிக ஆற்றலை பெற்று வேகமாக அடிபடுகிறது போதிய ஆற்றலை பெற்றவுடன் துகள்கள் தன்னிடையே உள்ள ஈர்ப்பு விசையினை எதிர்கொண்டு ஒன்றை ஒன்றை விளக்கி தனித்தனியே ஒழுங்கற்றதாய் இடம் பெறுகிறது எடுத்துக்காட்டாக நீரினை நூறு degree celsius க்கு வெப்பப்படுத்தும் பொழுது அது கொதித்து கொதிநிலையை அறிந்தவுடன் கொதித்தல் நடைபெறுகிறது திரவ நிலையில் இருந்து வாயுநிலைக்கு மாறிவிடுகிறது ஆவியாதல் ஒரு குவளையில் நீரினை எடுத்துக் கொள்ளவும் அதில் உள்ள நீர் மூலப்பொருட்களை இங்கும் அங்கும் வெவ்வேறு திசை வெவ்வேறு அளவிலான அம்புவைகளாக காட்டப்பட்டுள்ளது நகர்ந்தபடி இருக்கும் சில மூலக்கூறுகள் அதிலும் குறிப்பாக நீரின் மேற்பரப்பில் உள்ள மூலப்கூறுகளும் திரவத்தினை விட்டு விலகியபடி எதிர் திசையை நோக்கி அதாவது காற்றினை நோக்கி நகரக்கூடிய அளவு ஆற்றலைப் பெற்று நீரின் பரப்பை தாண்டி திரவ கலனை விட்டு ஆவியாக வெளியிடுகிறது நேரம் ஆக ஆக கலனியில் உள்ள நீரின் அளவு தொடர்ந்து குறைந்து வருகிறது தண்ணீரின் வெப்பநிலை நீரின் கொதிநிலை அளவுக்கு உயரவில்லை என்பதை நினைவில் கொள்க கொதிப்பது போல் எந்த நீர் குமிழ்களும் அங்கு தோன்றவில்லை ஆவியாதல் என்ற நுட்பத்தினை பயன்படுத்தி கடந்த நிலையில் உள்ள திண்மங்களை அதன் திண்மம், திரவம் கலவையில் இருந்து பிரித்து எடுக்கமுடியும் இம்முறையின் மூலம் கடல் நீரினை அதிக பரப்பில் உள்ள நிலத்தில் சிறிதளவு கடல் நீர் பரவலாக ஊற்றப்படுகிறது இதுவே உப்பளம் ஆகும் இவ்வாறு செய்வதால் சூரிய வெப்பத்தால் நீர் மேற்பட்டு அதில் உள்ள நீரினை மெதுவாக ஆவியாகிறது இறுதியில் உப்பு நிலத்தில் உப்பு நிலத்தில் படுகிறது ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையிலும் அதிலுள்ள திண்மத்தைவிட்டு ஆவியாகி வெளியேறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மால் ஆவியாதலை புரிந்து கொள்ள முடியும் ஆவியாதலை என்ற நுட்ப துணைகளை உலர்த்துவதன் மூலம் மீன்களை உலர வைப்பது வரை பயனளிக்கிறது